அந்த பெட்ரோல் பங்க் போடுல டூ எழுதிருக்கு அது பக்கத்துல டீசல் போடுற இடம் இருக்கு.

அதுக்கு பின்னாடி ஒரு லாரி இருக்கு அந்த லாரிக்கு பக்கத்துல ஒருத்தங்க ஒ ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறாங்க.

பெட்ரோல் பங்குக்கு வெளிய ஒரு குட்டியான வண்டி இருக்கு.

இது ஒரு புத்தக கட இந்த புத்தகக் கடக்குள்ள நெறைய புத்தகங்கள் விக்கப்படும்.

பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பைய புக்க வாங்குறா.

நெறையா ஆரஞ்ச் கலர் ஃபிளவர்ஸ் இருக்கு.

போர்டு வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

கீழ நறைய பச்ச கலர்ல குட்டி குட்டி மரம்ங்கள் இருக்கு.

அங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கு ஸ்டாச்சு மேல கோபுரம் மாறி இருக்கு.

இந்த காலேஜ் ஆடிட்டோரியம்ல நெறைய பசங்க உக்காந்துட்டு இருக்காங்க.

இது ஒரு மூவி தியேட்டர் .

இது ஒரு கார் ஷெட் . கார் கிளீன் பண்ற எடம்.

இங்க மூணு வெள்ள கலர் டெண்ட் ஹவுஸ் இருக்கு அந்த டெண்ட் ஹவுஸ் வெள்ள கலர்ல இருக்கு.

கேட்டுக்கு வெளில ஒரு பைக் நிக்கிது உள்ள நெறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க.

அதுக்கு நடுவுல ஒரு ஹோட்டல் இருக்கு அப்றோ கீழ ஒருத்தர் நிக்கிறாரு.

அங்க கீழ கனடால ஒரு போர்டு இருக்கு ஒரு பெரிய மரம் இருக்கு.

இது இந்த எடத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

இது ஒரு கிளாஸ் ரூம் .

இது ஒரு டுடோரியல் கிளாஸ் .

இந்த டுடோரியல் கிளாஸ்ல டீச்சர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டுருக்காரு அவர் கைல வாட்ச் இருக்கு அவரோட ரைட் ஹேண்ட்ல ஒரு கோல்ட் பிரேஸ்லெட் இருக்கு.

அவுங்க அவங்க தலையில ஒயிட் கலர் கேப் போட்ருக்காங்க இங்க ஒருத்தரு வீல்சேர்ல ஒயிட் கலர் கேப் போட்டுட்டு வீழ்ச்சேர்ல போயிட்ருக்காரு.

அங்க ஒருத்தங்க ஸ்கூட்டில ஒக்காந்துட்ருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்கு அந்த காருக்கு முன்னாடி இன்னொர்தோங்க பிளாக் கலர் ஸ்கூட்டில வண்டி எடுத்துட்ருக்காங்க.

புக் ஸ்டோர் வெளியில ஃபேக்ட் ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு விராட் கோலி பத்தின ஒரு புக் இருக்கு மேல விநாயகர் ஓட போட்டோ இருக்கு.

இது ஒரு பஸ் ஸ்டேண்ட் .

இதுல ஒரு தாத்தா வண்டில ஏறுறாரு அவரு சாண்டில் கலர் ஷர்ட் போட்ருக்காரு.

அது பக்கத்ல ஒரு கிளாஸ் இருக்கு அந்த கல்லு கருப்பு கலர்ல இருக்கு.

முன்னாடி ஒரு செகப்பு கலர் ஸ்கூட்டி நிக்குது அதுக்கு முன்னாடி ஒரு டி_வி_எஸ் பிப்டி பைக் விக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு.

லெஃப்ட் சைடுல ரெண்டு பிளாக்ல சேர் இருக்கு அந்த சைட்ல ப்ளூ கலர் சேர் நிறைய இருக்கு.

இது பெங்களூர்ல இருக்குற விதான் சவுதா இந்த விதான் சவுதா கலர்ஃபுல்லா இருக்கு.

இந்த பார்க்ல நெறைய மரம் இருக்கு.